இந்த காடனுக்கு பக்கத்திலயே ஒரு பெரிய பில்டிங் ஒன்னு இருக்கு.

இங்க ஒரு பொம்மைக்கு சாரி கட்டி நிக்கவச்சுருக்காங்க.

இந்த கோயில சுத்தி நெறைய மரங்கள் எல்லா இருக்கு.

மஞ்ச கலர் அப்புறம் வெள்ள கலர்ல மூட்ட மூட்டையா நெறைய வச்சிருக்காங்க.

இந்த ஆத்துல பாத்திங்னா நெறைய பேர் நின்னு சாமி கும்புட்ருக்காங்க.

அ இந்த ஆத்த கடந்து போறதுக்காக பெரிய மேம்பாலோ ஒன்னு கட்டி வெச்சிருக்காங்க.

ஒருத்தங்க வந்து ஒரு பெரிய பேக தூக்கிட்டு படிக்கட்டில ஏறி மேல நடந்துட்டுருக்காங்க.

இந்த ஹாலுக்கு வெளிய வந்து நெறைய மக்கள் நின்னு வெயிட் பண்ணிட்ருக்காங்க.

ஆ ஒவ்வொரு சேர் மேலயு ஒரு பலூன் வச்சுருக்காங்க.

மேல வால்ல வந்து பலூன்ஸ்னால நெறையா டெக்கரேஷனல்லா செஞ்சு வச்சுருக்காங்க.

அந்த வீட்டோட ஹால்ல வந்து ஒரு டைனிங் டேபிள் நாலு சேர் போட்டு வச்சிருக்காங்க.

இந்த போட்டோல இருக்கறது வந்து ஒரு வீடு.

இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மரோ ஒன்னு இருக்கு.

ஸ் தோட்டத்துல நறையா சின்ன சின்ன தொட்டி எல்லா வெச்சி அந்த தொட்டி குள்ள நறையா செடி எல்லா வளர வெச்சிருக்காங்க.

இந்த வண்டியல்லா பக்கத்துலயே ஒரு தகரத்துல போட்ட ஒரு ரூம் இருக்கு.

இந்த கடைக்கு முன்னாடி ஸ்டிக்கர்ல எல்லாமே ஹிந்திலயே எழுதி ஒட்டிருக்காங்க.

இங்க வந்து சின்ன சின்ன இயந்திரங்கள் நெறைய வெச்சிருக்காங்க.

இது ஒரு இந்து மதத்தை சேர்ந்த கோவில்.

இங்க னப் நெறய படிக்கட்டு இருக்கு அந்த கோயிலுக்கு.

இந்த தூணுக்கு மேல ரெண்டு சைடுலயு ரெண்டு செல வெச்சுருக்காங்க.

இந்த கட்டடத்துக்கு மேல வந்து நெறைய செடிகள் எல்லாம் வளந்துருக்கு.

நறைய தேயிலை எல்லாத்தையுமே இங்க கொட்டி வெச்சுருக்காங்க.